hey காட்டு வழினா ரொம்ப கஷ்டோம்பா காட்டு வழினா பயங்கர கஷ்டோம்பா அதான் மலை மலை வழியா காடுகள் வழியா போறாங்கன்னு சொல்லல மலை பாதை அதாவது மலையில் இருக்கிற road டு மலை வழியா நம்ம போவோம் ஆஹ் மலையில நுழைஞ்சு

கொண்டை ஊசி மலை அந்த மாதிரி சொல்லுவாங்களே அதான்ன அதேதான் அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இப்போ என் ஓசுர் போணும் நம்ம ஓசுர் போகாம பெங்களூர் போலாம்ல இங்க சென்னையில இருந்து பெங்களூர் பெங்களூர்ல இருந்து jump ஆகிடலாமே ஆஹ் போலாமே இங்க இருந்து ஒரே ஒரே road தான் அப்படி பார்த்தோம்னா நல்லா போயிடுலாம் ஆமா இங்க இருந்து கீழ இருந்து நூற்றி ஐம்பது kilo meter தான் பெங்களூர்ரு ஆஹ் அப்பறோம் என்ன ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துல பெங்களூர் போய் reach ஆகிடலாம்

பெங்களூர் போய் சேர்ந்துட்டோம்னாலே போதும் அங்க என்னோட நண்பர்கள் வீட்டுல தங்கிக்கலாம் ஒரு இரண்டு நாளு தங்கிட்டு அங்க இருந்து வேணா வேர எங்கயாவது போலாம் பெங்களூர் போயிட்டா அவனே அவன் சுத்தி காமிச்சிடுவான் செலவு இருக்காது நம்மளுக்கு செலவ அவன் பார்த்துப்பான அதே மாதிரி ஒவ்வொரு இடம் போகும் போது நம்ம கூட நண்பர்கள் இருந்தாங்கன்னா

ஆஹ் நாளைக்கு எப்படியும் நம்ம நாநூறு kilometer ரு ஓட்டுனாதான் இரண்டு நாளுல போய் சேர முடியும் மொத்தம் எண்ணூத்தி முப்பதி மூணு kilometer வருது கோவாக்கு நாநூறு நாநூறு kilometer ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஓட்டனும் ஓட்டிடுவீங்களா

so இது பிரச்சனை கிடையாது நமக்கு travelling பொறுத்த வரைக்கும் bike ல போற அப்போ அது பிரச்சனை இல்ல அது ஓட்டிருலாம் நல்லது நம்ம வந்துட்டு அடுத்து கர்நாடகா அப்பறோம் என்ன ஊரு இருக்கு அதுக்கப்புறம் சுத்தி பார்க்குற அளவுக்கு என்ன ஊரு இருக்குது அடுத்த் மங்களூரு

அங்க போனா கர்னாடகா தாண்டிட்டோம் அந்த மூனாம் நாள் வந்து நம்ம கர்னாடகா தாண்டிட்டோம்னா இலையூரா ஏதோ ஒரு ஊரு இருக்கும் அந்த ஊரு பெயர் தெரியல ஆனா அங்க போய் விசாரிச்சா சொல்லிடுவாங்க

பட காட்சிகள்லலாம் ஆஹ் மங்களூரு அதுக்கு நான் அதிகமா போனது இல்ல ஆனா எனக்கு அதை பத்தி அதிகமா எனக்கு தெரியாது நித்தீஷ் உனக்கு தெரியுமா நீ போயிருக்கியா அங்க இல்ல அந்த நானும் போனது இல்ல side மங்களூர்னா எங்க மாம்மா இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டா இருக்கு வரலாமா இப்போ என்ன நிலவரம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அதுலயும் நமக்கு வந்து அவ்ளோ சிரமம்லாம் கிடையாது போறன்னா சுத்தி பாக்கன்னா போகலாம் இல்ல ஒரு area போகும் போது நேரா ஆஹ் திண்நூருல ஒருவாட்டி ஒருநாள் இருந்துட்டு திரும்ப கர்நாடகால ஒரு நாள் night தங்கிட்டு அடுத்து ஐம்பது kilometer அறுபது kilometer தான் போக இருக்கு விடியற்காலையில கிளம்பினோம்னா ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கே கோவா போய் சேர்ந்துரலாம் ஆஹ் நல்ல கடலோரமா இருக்குற வீடா பாத்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு வாடகைக்கு எடுத்துக்கலாம் சாப்பாடு வந்து நம்ம எப்படியும் எப்படியும் share பண்ணித்தான் ஆகுவோம் பகிர்ந்து உண்போம் நீங்க சொல்றதுதான் இந்தமாதிரி போனோம்னா

ஆஹ் okay okay மங்களூர் மங்களூர் மங்களூர் முடிச்சுட்டு அடுத்து என்னா ஊரு? மங்களூர் முடிச்சாதான் கர்நாடகால போக முடியும் okay கர்நாடகா இப்போ முடிச்சுட்டோம் அப்போ அடுத்த மாநிலம் போறதுக்கு நமக்கு ஒரு தொல்லை இருக்கும்ல so அந்த இத பத்தி சொல்லுங்க

கோவா பொறுத்த அளவுக்கு ஆஹ் உள்ள இப்போ போறதுக்கு ஒரு இருநூறு ரூபாய் கேப்பாங்க காசு இருநூறு ரூபாய் குடுத்துவிட்டோம்னா உள்ள விட்டுருவாங்க நம்ம பாட்டுக்கு போய் சாப்பிடுறத சாப்பிட்டுக்கலாம் ஆஹ் இருந்து வேடிக்கை பாக்குறதுன்னா வேடிக்கை பாத்துக்கலாம் okay நாம வந்துட்டு பெங்களூர் முடிச்சிட்டு பெங்களூர்ல இருந்து அப்படியே கேரளா போய் போகலாமா இல்ல பெங்களூர்ல இருந்து கேரளா வந்து ரொம்ப ரொம்ப தூரம் கேரளா போய் இனி அங்க இருந்து இங்க போகணும்ன்டா கொச்சி கோழிக்கூடு தான் போகணும் கோழிக்கோல் மட்டுமே அறுநூற்று ஐம்பது kilometer மட்டுமே வரும் இது வந்து அப்ப பெங்களூர்ல இருந்து கோழிக்கோடுக்கு அது ஒரு நானூறு kilometer வருது இது இரண்டு கணக்கினாலே ஆயிரத்து நூறு kilometer வந்துரும் ஆஹ் இங்க மொத்தமாவே எண்நூத்தி முப்பது kilometer தான்

அப்போ நம்ம கோவால இருந்து திரும்ப வர்றப்ப ஆஹ் கேரளால போயிட்டு கேரளா மூணாவது அப்ப அதிரங்கபள்ளியா அதிரங்கபள்ளி போயிட்டு அப்படியே கோயம்புத்தூர் வழியா வந்துரலாமா

அப்படி இல்ல ஊட்டி போறதுக்கு பதிலா அங்க இருந்து ஒரு நானூறு நாலு மணி நேரம் ஆஹ் வண்டில வந்தோம்னா எங்க ஊரு மதுரைக்கு வந்துரலாம் மதுரைய நல்லா சுத்தி பாத்துட்டு கொடைக்கானல் போயிட்டு

அதுல இருந்து இன்னொரு ஊருக்கு கும்பகோணத்துக்கு போயிட்டு அப்படியோ வந்தோம்னா ஒரு நாட்டு வண்டி ஓட்டினமாதிரி ஆகிடும்

இன்னும் சொல்லணும்னா அப்படின்னா நல்லா இருக்கும் வரும் போது வரும் போது கோழிகோடு first க்கு ஏறுவோம் கோழிகோட சுத்தி பாக்க நிறையவே இருக்கும் கேள்விப்பட்டிருப்பிங்க அத விட்டா கொச்சி கொச்சி போயிட்டோம்னா wonder la இருக்கு ஒண்டல்லால ஆஹ் உள்ள நுழையுறதுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் கேப்பாங்கா t shirt அது இதுன்னு நம்மட்டேயே இருக்கும்

banian தான் போட்டுட்டு உள்ள போயிட்டு ஆறு மணிக்கு கிளம்புறம் அங்க night ஒரு இடத்துல ஒரு வீடு எடுத்து தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பினோம்னா மூணாரு வந்துடலாம் மூணாரு அங்க இருந்து இருநூத்தி ஐம்பது kilometer மூணார் வந்தோம்னா எங்க ஊருக்கு easy ஆ வந்துரலாம் மதுரைக்கு

முண்ணூத்தி ஐம்பது kilometer தான் மதுரைக்கு மூணார்ல இருந்து

ஆஹ் சரி எனக்கு நீங்க வந்துட்டு கர்நாடகா வழியா போயிருக்கீங்கல்ல கர்நாடகாக்கு அடுத்து என்ன state வரும் என்ன மாநிலம் கர்நாடகா அடுத்து

ஆஹ் சரி நம்ம போற வழில நிறைய சுற்றுலாத்தளங்கள் நிறைய இருக்கு அப்படியா எந்தெந்த மாதிரியெல்லாம் இருக்கும் போற வழில போற வழியில நம்ம அந்தந்த ஊர்ல அந்தந்த ஊர்வாசிகள்கிட்ட கேட்டாலே வந்து அவங்க சொல்லுவாங்க இந்தமாறி எங்க ஊருல இந்த குறிப்பிட்ட பெயர் சொல்லி இங்க சுற்றுலாத்தலம் இருக்கு அத நீங்க சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம மங்களூர்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கோகர்ணான்னு இருக்கும் கோகர்ணா உடுக்கி

சரி அதுக்கப்புறம் முத்தீசுவரர் கோயில் வந்து நம்ம கோவா போற வழில

தருணமாக்கி அப்படின்ற ஊருல தருணமாக்கி அப்படின்ற ஊருல கோயில்ல சிவன் கோயில்

அங்க போயிட்டு நம்ம சாமி கும்புட்டு கைய கும்புட்டு பொழுது அங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்கி அங்க இருந்து நம்ம கோவா

ஆஹ் நம்ம கோவால போயிட்டு எந்தெந்த இடத்துல தங்கினா நல்லா இருக்கும் எங்கெங்க போனா எவ்வளவு நாள் தங்கினா அங்க full ஆ சந்தோஷமா இருக்கலாம் கோவா ல நாலு நாள் தங்கலாம் நம்ம நாலு நாள் தங்கினோம்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் வீட்டுக்கு நாலு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் மூனு பேருக்கு மூவாயிரம் ரூபாய் தான ஆகும் அதுவும் கடலோரமாவே வீடு இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து வீடு வச்சிருக்காங்க கடலோரமாவே கேட்டா கொஞ்சம் கொஞ்சம் பாத்து குறைச்சு போடுவாங்க காசு நாலு நாள் தங்குவோம் ஆஹ் இப்ப முதல் நாள் வந்து கணக்கு எடுத்துக்க வேணாம் எப்படியும் சாயங்காலம் தான போவோம் அத கணக்குல வைக்க வேணாம் சாப்பிட்டுட்டு rest எடுக்குறதுக்கே correct ஆ இருக்கும் அடுத்த நாள் விடிஞ்சதுல இருந்து பாத்தோம்னா ஆஹ் boat சவாரி ஹம் ஒரு நாள் boat சவாரி போவோம் அடுத்த நாள் பலூன் ல போகலாம் அடுத்த நாள் வந்து beach லயே வந்து இது ஆடல் பாடல் இதெல்லாம் வச்சிருப்பாங்க அது என்னைக்காவது ஒரு நாளு அவங்க அதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி இருப்பாங்க இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுகிழமை அந்தமாறி ஏதோ ஒரு நாள் ஒதுக்கி இருப்பாங்க அன்னைக்கு அந்த அத மட்டும் பாக்குற மாறி வச்சிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அடுத்து ஒரு நாள் சுற்றி பாத்துட்டு கோவால beach மட்டும் இல்லாம சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இடம் இருக்கும்

கோவா அப்பொரம் river island ன்னு ஒன்னு இருக்கு river seen அது கோவாக்கு நடுவுளேயெ இருக்கும் தீவு மாறி அங்கையும் நிறைய அப்பொரம் நிறைய இருக்கும் அங்க பகடூர் சிலோன் பாஸ்கோடகாமான்னு ஒரு இடம் இருக்கு அங்க போய் நல்லா சுத்தி பார்க்கலாம் ஆஹ் நிக்கேஷ் கோவாக்கு போற வழில நமக்கு வந்துட்டு பிரச்சினை ஏதும் வறாதுல்ல இப்போ நிறைய பேரு போறாங்க போற வழில இந்த bike அ மரிச்சு இந்த இது நமக்கிட்ட இருந்து பணம் புடுங்குறது அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா இல்ல அது ஒரு சில காட்டு வழிகள்ல போகும் போது நம்ம காட்டு வழில முயற்சி செய்யும் போது இங்க ஆள் யாருமே இருக்கமாட்டாங்க தனிப்பட்ட முறையில அந்த வழியா நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தோம்னா அது ரொம்ப தவறான செயல் நம்ம எல்லாரும் போற பக்கமே நம்ம போனோம்னா தான் நம்ம பாதுகாப்பா போக முடியும் நம்ம வேற ஒரு வழி வழி தவறிட்டோம் அப்படின்னா அந்த ஊர்ல நம்மள easy ஆ ரொம்ப எளிமையா நம்மள ஏமாத்திருவாங்க ஏன்னா நம்மளுக்கு அந்த ஊரோட மொழி தெரியாது அந்த ஊரோட பழக்கவழக்கங்கள் தெரியாது அவங்க வந்து correct ஆ நம்மள காட்டி குடுத்துரும் சரியா நம்மள காட்டி குடுக்குறதுநாளா நம்மள ரொம்ப எளிமையா வந்து ஏமாத்திருவாங்க அதுதான் நடக்குது

எனக்கு ஒரேயொரு வாட்டி மட்டும் அனுபவம் இருக்கு அது எப்படின்னா கர்நாடகா தாண்டு கர்நாடகா நுழையும் போது அல்லது தாண்டும் போதும் எங்கள்ட சொன்னாங்க இந்தமாதிரி கொள்ளை கூட்டம் எல்லாம் இங்க இருக்கும்

கர்நாடகா வந்து கொஞ்சம் ஆஹ் இதுமாதிரி பாதுகாப்பு இல்லாத இடம்தான் bangalore வரையும் ஆஹ் ஆஹ் ஆஹ் நிறைய பயங்கரமா வச்சிருப்பாங்க அங்க அங்கிட்டுல்லாம் வந்து நமக்கு பிரச்சனை இல்ல கர்நாடகாக்குள்ள மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கும் அதுவுமே night ஆஹ் இரவுல பயணம் பண்றதுனால மட்டும்தான் பகல்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் போற வழியில இரவு நேர பயணத்தை தவிர்த்தாலே நம்ம அதுல இருந்து வெளிய வரலாம் அதுக்கு நம்ம அச்சப்பட தேவையில்லை இரவு நேர பயணத்தை வந்து நம்ம முழுமையாவே ஒதுக்கிடணும் இரவு நேர பயணம் வேணாம் சரி அப்ப வந்துட்டு நம்ம வந்து பகல்லேயே போயிக்கலாமா பகல்ல ஆஹ் இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் நம்ம bike ல போனா problem வராது அந்த பிரச்சினை வராது ஆமா அதுன்னா ஆஹ் ஆறு மணி ஏழு மணி வரைக்குமே நம்ம ரூம் ல போய் ஆஹ் அடைஞ்சிட்டு விடியற்காலையில ஒரு நாலு அஞ்சு மணிக்கு கிளம்பினோம்னு வைங்க அந்த பொழுது அப்படியே correct ஆ சூரியன் வந்து மேல வந்துரும் வெளிச்சம் வந்துரும் அப்ப நம்மளுக்கு வந்து பிரச்சினை வராது நம்மளும் நானூறு kilometer என்கிறது ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆகும் நடுவுல தங்குவோம் சாப்பிடுறது அந்த இதுக்கு நேரம் போயிடும் பத்து மணி நேரம் பன்னிரண்டு மணி நேரம் ஆகிடும் காலைல ஒரு எட்டு மணிக்கு கிளம்பினோம்னா பன்னிரண்டு மணி நேர கணக்கு வந்து அடுத்த night எட்டு மணிக்கு வந்துடுது நம்ம ஒரு ஏழு மணிக்கு உள்ளுக்கு ஆஹ் பாத்து கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டுற இடத்தை கம்மி பண்ணிக்கிட்டோம் நேரத்தை கம்மி பண்ணிக்கிட்டோம்னா தயங்காம போகலாம் அதுவுமே நீங்க எந்தெந்த இடத்துல நிப்பாட்ட சொல்றீங்க

சாப்பாடு உங்களுக்கு அங்க எப்படி போற வழியில வந்து solar beach ன்டு அப்படின்னு இருக்கு solar கடற்கரை அங்க நல்லா இருக்கும் இங்க சாப்பாடு எப்பயுமே வெளிநாட்டு தரத்துல இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடுறதுக்குன்னு வந்து புதுசா இருக்கும் அங்க நிறைய சுத்து அதுவுமே வந்து solar கடற்கரை அப்பிடின்ன உடனே கோவாவ சேர்ந்ததுதான் அதுல வந்து நம்மளுக்கு நிறைய அனுபவங்கள் இங்க full ஆவே இங்க முழுமையாகவே வெளிநாட்டினார்கள் தான் அதிகமாக இருப்பாங்க

நல்லா போற இடத்துல சாப்பாடு ஆஹ் இல்ல ஸ்ரீ நமக்கு வந்து செலவு என்றது ஒரு பிரச்சினையே கிடையாது அது நமக்கே தெரியும் நம்ம வந்துட்டு எல்லாம் correct ஆ திட்டமிட்டு தான் நம்ம போறோம் சரிதானே அப்படின்றப்போ நமக்கு செலவு என்றது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு அனுபவத்துக்காக போறோம் அதனால நமக்கு வந்து எந்த பிரச்சினையும் இல்ல அப்படியே வந்துர வேண்டியதுதான்

வண்டி தேவையான இதுல இது பண்ணிக்கொங்க தேவையான மாறி ready பண்ணிக்கொங்க ஆஹ் வண்டியை வந்து சரி பண்ணி வைக்குறது அந்தமாறி இருக்கக்கதான் பாத்து முன்னுக்கு ஊட்டியே ஆஹ் கடைல குடுத்து என்னன்ன சரி பண்ணணுமோ சரிப்படுத்தி எடுத்து வச்சிக்கொங்க இல்லைன்னா ஆஹ் போற இடத்துல ஏதாவது நின்னுடுச்சு tire ஏதாவது puncture ஆச்சு அப்படி ஏதாவது பாத்தா நம்மளால சரிப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் தான் சுற்றி எந்த கடையும் இருக்காது வேலை பாக்குற மாதிரி என்னன்னு சொல்லுங்க எனக்கு ஆமா உள்ளால போற வழியில எங்கேயுமே கடைகள் இருக்காது அதுவும் இல்லாம கடைகளே இருந்தாலும் நம்ம வந்து செலவு நமக்கு அதிகமாகும் நம்ம நினைச்சா செலவு இருக்காது நினைச்சமாதிரி செலவழிக்க முடியாது வண்டி பழுதாகிடிச்சுனா ஆஹ் நல்லம் இப்போ வண்டியை வந்து நம்ம போற இரு சக்கர வாகனம் வந்து நல்லா பாராமரிச்சு நல்லா பாராமரிப்போட இருக்கிற வாகனம் அப்படின்னாலும் நம்ம போற வேகத்தை வந்து ஒரு அளவா கட்டுப்பாட்டோட போனோம் அப்படின்னா நம்மளுக்கு செலவுகள் அவ்வளவு இருக்காது நம்ம போக வேண்டிய இடத்தையும் நிறைய சுத்தி பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் அதிகமா நேரம் செலவு பண்ணலாம் சரி நிக்கேஷ் ஆஹ் நம்ம கோவாவுல எல்லா இடத்தையும் சுத்தி பாத்துட்டு வர்றப்போ எந்த road வழியா வந்தா நல்லா இருக்கும் வரக்குள்ளேயே நம்ம வந்து சும்மா வர வேண்டாம் வரக்கயேல் இருக்கிற cash இல் சுத்தி பாத்துட்டு வரலாம் அதனால நமக்கு நல்ல offer வர்றப்போ வந்து நம்ம ஆந்திரா போயிட்டு அப்படியோ கர்நாடகா வழியாவே அங்க கோவால இருந்து ஆந்திரா போய் ஆந்திரால இருந்து நம்ம வர்ற மாறி பாக்கணும் ஆந்திரா வழியா போயிட்டு விசாகா பட்டிணம் எல்லாத்தையும் சுத்தி பாத்துட்டு அந்த வழியாவும் வரலாம் அங்கயும் நிறைய சுற்றுலாத்தளம் இருக்கு நம்ம அதுக்கு கோவால இருந்து ரொம்ப பக்கம் அப்படின்னா ஹைதராபாத் போய் ஹைதராபாத்ல இருந்து விஜயவாடா வழியா வந்து விஜயவாடாவுல விஜயவாடால பாக்கலாம் அங்க இருக்கிற துறைமுகத்தை பாத்துட்டு அங்கேயே நிறைய சுற்றுலாத்தளங்கள் இருக்கு அங்கயும் பாத்துட்டு ஆந்திராவுல ஆந்திர பிரதேசத்துல வந்து சுற்றுலாத்தளங்கள் அதிகமாக இருக்கு நம்ம ஆந்திரா வந்துட்டோம் அப்படின்னாலே நிறைய இடம் போலாம் கடப்பா நெல்லூர் திருப்பதி இல்லன்னா என் நண்பன் youtube அந்தமாறி எல்லாம் பாத்தான் அதுல இருக்கிறது வேணும்னா நம்ம வந்து போய் சுத்தி பாத்துட்டு வரலாம் கோவா போயிட்டு கோவால இருந்து

மும்பை போயிட்டோம்னா மும்பைல இருந்து ஆயிரத்து முந்நூறு கிலோமீட்டர் நம்ம தமிழநாட்டு இது சென்னைக்கு வந்துரலாம் ஆயிரத்து முந்நூறு ஆயிரத்து அறுநூறு kilometers தான் அதுல இருந்து இன்னும் மும்பைனா நல்லா சுத்தி பாக்கலாம் அது நல்லா இடம் இருக்கிற இடம் building ஹம் பொருள் காட்சிதான் வந்து மும்பை வந்து பயங்கர வந்து அதிகமா ஆசைப்படுறவங்க இந்தமாறி எல்லாம் இருக்கிற இடம் அது நம்மளுக்கு நல்ல ஒரு புது உணர்வா இருக்கும் என்ன சொல்றீங்க மும்பை வேணும்னா போயிட்டு வரலாம் இல்லன்னா இந்த side னா கேரளா நம்ம போயிட்டோம் போன வாரம் தான் போயிட்டு வந்தோம் கேரளா எதுக்கு திரும்ப திரும்ப கேரளா போயிட்டு மும்பைக்கு போவோம் கோவாவுல இருந்து மும்பைக்கு வரணும் அப்படின்னா இரண்டு வழிகள் அங்கிட்டு இருக்கு இரண்டு வழிகள் அங்க இருந்தா ஒரு வழியால வர்றதுக்கு வந்து ஐநூற்றி என்பத்தி ஐந்து kilometer வருது அதுலயுமே போற வழில தஞ்சை பாநாட்டி மகா பாலீஸ்வரர் கோயில் இது நிறைய இருக்கு அங்க இருந்து நம்ம மும்பை போயிரலாம் மொத்தமே ஐநூற்று என்பத்தி ஐந்து kilometer தான் நமக்கு வருது

நம்மளுக்கு பெரிசா அந்த அலுப்பு தெரியாது ஐநூறு kilometer லாம் ஒரு நாள்ல நம்ம போகணும்னாளும் அந்த road வந்து உண்மையா சொல்லணும்னா மும்பை road வந்து பயங்கரமா இருக்கும் நம்ம வண்டில நூற்றி அறுபது போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அந்த road ஏ அப்படித்தான் ஆமா ஏன்னா அது ஆறுவழிப்பாதை

மும்பைல இருந்து நேராதான் நம்ம சென்னைக்கு வந்தோம் இந்த தேசிய நெடுஞ்சாலைய நம்ம புடிச்சிட்டோம்னா ஐநூற்றி என்பத்தி ஐந்து kilometer அதுல வந்து ஆறுவழி நெடுஞ்சாலை தான இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் போக்குதலுக்கான வழில மட்டும் இடது புறம் மட்டுமே மூனு வழி சாலைகள் இருக்கும் வலது புறம் மூனு வழி சாலைகள் இருக்கும் அதுதான் ஆறு வழிப்பாதை -இந்த ஆறுவழி சாலைல போகும் போது நம்மளுக்கு அதி வேகமாகவும் போகலாம் நேரமும் மிச்சமாகும் போற வழில சாப்பிடுறதுக்கும் நிறைய கடைகள் இருக்கும் இளைப்பாருறதுக்கு இப்ப கூட paper ல படிச்சேன்ங்க எட்டு வழிசாலை போட்டிருக்காங்க அப்படிண்ணு அது அங்கதான் போட்டிருக்காங்க இப்ப அந்த ஆறுவழி சாலையை தான் எட்டா மாத்திருக்காங்க ஒரு இதுல நாளுனா

ஆஹ் நாலு tire வச்சிருக்கிற வண்டி எல்லாம் போகணும்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூற்றி ஐம்பது ரூபாய் கேப்பாங்கா ஒருவாட்டி உள்ள நுழைஞ்சு வெளிய வாரதுக்கு வண்டி நம்ம எடுத்துட்டு போற வண்டி எல்லாம் முப்பது ரூபாய்தான் முப்பது ரூபாய் என்கிறது நமக்கு அது பெரிசா தெரியாது

அப்படி நம்ம போறதுக்கு செலவு அதிகமாகாதா இல்ல கொஞ்சம் அதிகமாகும் ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாடு கர்நாடகா கோவா அது போகும் போது வந்து சுங்கவரி சாவடில இருந்து நம்ம கட்டணம் செலுத்த தேவல்ல நம்ம இங்க இருந்து மும்பை போறோம்னா வந்து போற வழில இருக்கிற சுங்க வரி சாலைல போய் நின்னு அந்த சாவடில நம்ம காசு கட்டி அவங்ககிட்ட சாவடி வாங்கிட்டு தான நம்ம போகணும் சரி நிக்கேஷ் இத பத்தி நம்ம நேர்ல பேசுவோம் இப்போ இத போவோம் நம்ம நேர்ல பேசி எல்லாத்தையும் தெளிவா பேசுவோம்

ஆஹ் இன்னைக்கு நான் எதப்பத்தி பேசப்போறேன்னா வந்து டெங்கு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் அது எப்படி வருது மனதிற்கு ஆஹ் அதை வந்து பரப்பின நோய் காரணம் எது அதோட அறிகுறி என்ன அதுக்காக நம்ம என்ன சிகிச்சை எடுத்துக்கணும் அதைப் பத்திதான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன் ஆஹ் இத வந்து முடக்கு காய்ச்சல் அல்லது முடக்கமை அல்லது டெங்கு காய்ச்சல் என்று வந்து எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படிங்கறது வந்து மனிதர்களிலேயே டெங்கு வைரஸால் ஏற்படும் ஒரு அயன மண்டல தொற்றுநோய் ஆகும் இது வந்து கொசுக்களால் பரவுகிறது இந்நோய் வந்தால் கடும் காய்ச்சலுடன் கடுமையான மூட்டு வலி தசை வலி தலை வலி தோல் நமைச்சல் போன்ற உணவு குறி உணர்குறிகள் வந்து ஏற்படும் தொற்றுநோய் வந்து தீவிரமடைந்த நிலையில் உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் டெங்கு குருதி போக்கு காய்ச்சல் மற்றும் டெங்கு அதிர்ஞ்சி கூட்டுக்குறி ஆஹ் என்பதனை உண்டாக்கும் இது உயிர் ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய ஒரு கொடிய நோயாகும் இது உடலை மிகவும் வருத்தும் நோய் ஆகையால் எலும்பை முறிக்கும் கா

வறண்ட உலர் வெப்பம் வளைய நாடுகளில் வந்து இந்த நோய் வந்து பெரும்பாலும் வந்து பரவும் இதோட நோய் காரணி அப்படின்னு நம்ம பார்த்தோம்ன்னா முடக்கமை காய்ச்சலையும் நோய் காரணமே ஒரு தீநுண்மம் ஆகும் அதாவது தீநுண்மம்ன்னா வைரஸ் இது ஒரு ஆரண்ய தீநுண்மம் ஆகும் இது மஞ்சள் தீநுண்மம் குடும்பம் மஞ்சள் தீநுண்மம் பேரினத்தை சார்ந்த மஞ்சள் காய்ச்சல் தீநுண்மம் மேற்கு நைல் தீநுண்மம் யாப்பானிய முலை மூளை போன்ற உணவும் மஞ்சள் தீநுண்மம் பேரினத்தில் அகற்றுகின்றன இவை நூல் காவிகளால் காவப்பட்டு ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பரப்பப்படுகின்றது பெரும்பாலும் கணுக்காலிகளால் காவப்படுகின்றன எனவே கணுக்காளிகள் காவும் தீநுண்மங்கள் என்னும் ஆங்கில பெயரை சுருக்கியதன் மூலம் உருவான என்னும் பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றன டெங்கு தீநுண்மத்தின் மரபணு தொகை பதினோராயிரம் நியூக்ளோ கூறுகளை கொண்டுள்ளது இவை மூன்றும் இவை மூன்றும் வெவ்வேறு புரத மூலக்கூறுகளை ஆஹ் உருவாக்குவதில் மரபணு குறியாக பயன்படுகின்றன இப்புரதம் மூலக்கூறுகளை தீநுண்மம்த் துகள்களை உருவாக்குகின்றன ஏனைய ஏழு வகையான புரதம்மூல கூறுகள் தொற்று நோய்க்கு உட்பட்டவரின் உயிரணுக்களில் தீநுண்மத்தின் பெருக்கத்திற்கு தேவைப்படுகின்றது நோய் காவி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ADC எனப்படும் பேரினத்தை சார்ந்த பல இனங்கள் இந்த நோயின் நோய் காவியாகும் தீநுண்மத்தால் பாதிக்கப்பட்ட ADC வகை கொசுக்களால் குறிப்பாக ADC எகிப்தியால் இந்நோய் பரவுகிறது இக்கோசு இக்கொசுவை வந்து இலகுவியல் அடையாளம் காணக்கூடிய சிறப்பம்சமாக கருநீறக் காலில் வெள்ளை வரிகள் காணப்படும் இக்கொசுக்கள் பொதுவாக பகலிலேயே மனிதர்களைக் கடிக்கும் பொதுவாக விடியற்காலிலும் பிற்பகலும் இக்கொசு கடிக்கின்றது டெங்கு தீநுண்மம் காவும் வேறு ADC இனங்கள் அப்படிங்கறது வந்து அஹ் ADC ADC ADC கீட்டோலரிட் மனிதனை முதன்மை வழங்கியாக இருப்பினும் குரங்கணித்தின் விதையிலும் தீநுண்மங்கள் சுற்றி வருகின்றன ஒரு தரம் கொசு கடிப்பதே நோய் உண்டாவதற்கு வழிகோலும் என்றாலும் நோயுள்ள ஒருவரை கடித்த உடனேயே நோயற்றவரை இக்கொசு கடிக்குமாயின் தீ நுண்மங்கள் பரவக்கூடும் இதைவிட பெண் கொசு தனது குருதியை உணவு குருதியில் தனது குருதி உணவு நோயை தொற்றுள்ளவரிடமிருந்து பெற்ற பின்னர் கொசுவின் குடல் கலன்களை தீ நுண்மங்கள் அடைகின்றன எட்டு முதல் பத்து நாட்கள் கழிந்து கொசுவின் ஏனைய தீநுண்மம் பரவுகின்றன இவ்வகையில் உமிழ்நீர் சுரப்பியையும் அவை சென்றடைகின்றன நோய் இல்லாத ஒருவரை கொசுக்கள் கடிக்கும் போது தீநுண்மங்கள் செறிந்த தமது உமிழ்நீரை அவருக்குள் செலுத்துகின்றன ஆஹ் குருதி மாற்றீடு உறுப்பு மாற்றீடு போன்ற சந்தர்ப்பங்களிலும் நோய் தொற்றுள்ள குருதி மூலம் டெங்கு தீநுண்மங்கள் பரவுகின்றன கர்ப்பிணி தாயிலிருந்து சேய்க்கும் அல்லது பிறப்பின் போது பரவிய நிகழ்வுகள் அறியப்பட்டுள்ளன இது ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு நேரடி தொடுகை மூலம் பெரும்பாலும் பரவுவதில்லை எனினும் வள வளமைக்கு மாறாக அத்தகைய நிகழ்வுகளும் அவதானிக்கப்படுகின்றன இத்தீநுண்மங்கள் கொசுவுக்கு கேடு பெரும் விளைவுகள் ஏற்படுவதில்லை இவை கொசுவின் ஆயுட்காலம் முழுவதிலும் தொற்றி இருக்கின்றன மனிதனுக்கு அருகாமையில் உள்ள செயற்கையான நீர்நிலைகள் தேக்கங்களில் முட்டை இடுவதை ADC எகிப்த் கொசுக்கள் விரும்புகின்றன எனவே தமது குருதி உணவு உணவை பெற்றுக் கொள்ள முடியும் எளிதில் யாரெல்லாம் பாதிப்படைவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் குழந்தைகளிலும் சிறுவர்களையும் கடுமையான நோய் உண்டாகின்றது ஆண்களை காட்டிலும் கூடுதலாக பெண்கள் வந்து பாதிப்படைகின்றனர் நீரிழிவு ஈழை நோய் போன்ற நீண்ட கால நோய்கள் உள்ளவருக்கு இந்நோய் மிகவும் ஆஹ் உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாதிப்பை வந்து உண்டாக்கும் நோயியல் அப்படின்னு பார்த்தோம்னா டெங்கு தீநுண்மத்தை காக்கும் கொசு ஒருத்தரை கடிக்கும் போது அக்கொசுவின் உமிழ்நீருடன் உட்பகுதிக்கு தீநுண்மம் செல்கின்றது பின்னர் வெண் குருதி அணுக்களுடன் ஒட்டி கொண்டு அவற்றின் உள்ளே நுழைந்த இனம் பெறுகின்றது வெள்ளை அணுக்கள் இதற்கு மறு வினையாக இனம் பெருகலை தடுப்பதற்குரிய இன்டெர்பெரோன் போன்ற தயாரிக்கின்றன இதுவே காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்படுவதற்கு காரணமாகின்றது கடுமையான தொற்றில் தீநுண்மத்தில் தங்குறதை அமைத்தால் மிகையாகின்றது கல்ஈரல் எலும்பு மஞ்சை போன்ற பல்வேறு உறுப்புகள் பாதிக்கப்படுகின்றன குருதிக் குழாயில் இருந்து நீர்மங்கள் வெளியே கசியத் தொடங்கும் குருதி குழாய்ச் சுவரின் ஊடுபுகுடு தன்மை கூடுவது இதற்குக் காரணம் ஆகின்றது இவற்றின் காரணமாக குருதிக் குழாய்களில் குறைவான அல்லது குருதி உடல் குருதி உடலில் சுற்றோட்டத்திற்கு உட்படுகின்றது இதனால் குருதி அழுத்தம் குறைகின்றது முக்கிய உறுப்புகளுக்கு போதிய அளவு

ஆஹ் தீநுண்மத்தின் சந்திரதி அமுத்தல் வந்து அடுத்த நான் பதிவுல சொல்றேன் இப்ப விஷால் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க ஆஹ் கண்டிப்பா அபிராமி நான் வந்து இப்ப நரம்பு பகுதியைப் பத்தி பார்ப்போம் அது நரம்புத் தொகுதி என்பது நரம்பு மண்டலம்ன்னு சொல்லுவாங்க விலங்குகளில் காணப்படும் இசைவழி மற்றும் இசையின்றி நிகழும் அனைத்து இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பதற்கும் விலங்கிற்கும் உள்ளேயும் வெ வெளியிலான குழுவுடன் தொடர்பு தொடர்பு ஊட்டும் தகவ தகவல்களையும் விலங்கின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடையில் கடத்துவதற்குமான

உடற் செயல்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து கட்டுப்படுத்துவது ஆகும் உடலின் பல பகுதிகளிலும் இருந்து பெறப்படும் சமிக்கைகளை கடத்துவதாகவும் இருக்கின்றது இந்த நரம்பு தொகுதியானது தகவல்களின் மீது வினை ஏற்றி உடலின் பிற பகுதிகளில் தாக்கங்களை ஏற்படுத்துகிறது நரம்புத் தொகுதியானது இரு வகையான உயிரணுக்களைக் கொண்டன அவை யாவன நியூரோன்கள் என அழைக்கப்படும் நரம்பு அணுக்களும் மற்றும் இவற்றின் செயற்பாட்டுக்கு ஆதரவும் பாதுகாப்போம் அளிப்பதுமான சிறப்பு காலங்களான நரம்பு காட்டிகளும் ஆகும் நரம்பு அணுக்கள் கூட்டமாக இணைந்திருக்கில் நரம்பு களத் களத்திரல் என அழைக்கப்படும் நரம்புத் தொகுதி இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன இவை மைய நரம்பு மண்டலம் புறநரம்பு மண்டலம் என்பனவாகும் நரம்பு காலங்களில் இவரு தொகுதிகளுக்கு இடையேயும் அவற்றின் உள்ளேயும் காணத் தாக்கங்களை காண தாக்கங்களை உருவாக்கி செயல்படுகின்றனர் மூளை நுண்ணான் என்பன முதுகெலும்புகளின் மைய நரம்பு மண்டலத்தின் பகுதிகள் முதுகெலும்பில் முகு மு முதுகு முதுகு நாடிகள் காணப்படும் நரம்பு நான் என்பது முதுகெலும்புகளின் மைய நரம்பு தொகுதிக்கு ஒப்பான தொகுதியாகும் புறநரம்பு மண்டலமானது உணர் நரம்பு காலங்களில் அவற்றை மைய நரம்புத் தொகுப்புடன் இணைக்கும் நரம்பு கலங்கலையும் கொண்டது மறுவினையாக உணர் நரம்பு காலங்கள் சமிச்சைகள் உருவாக்கி மைய நரம்பு மண்டலத்திற்கு அனுப்புகிறது மைய நரம்பு மண்டலமானது சமிச்சைகளின் மீது தொழில் பட்டு உரிய சமிச்சங்களை

இவை மின்வேதி சமிச்சைகளையும் உணர்வு கடத்தி காலங்களையும் பயன்படுத்தி காணத்தாக்குகளை ஒரு நரம்பு நரம் நரம்பு களத்தில் இருந்து அடுத்த நரம்பு கால களத்துக்கு கடத்துகின்றன வேறு வேறான நரம்பு காலங்கள் இடையிலான இடை வினாக்களை இடைவெளிகளை நரம்பு சுருக்குகள் உருவாக்கி உயிரினத்தின் உலக பெரிய நோக்க நோக்கையும் அதன் உடலுக்குள்ளேயே உடையை நடை பெறுவன